ஏய் போய் கேளுடார

டேய் முப்பது நிமிஷத்துல stop பண்ணணும்டா.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

டேய் password போட்ருக்குடா அட பைத்தியக்காரா, phone off ஆகபோதுன மயிர புடுங்கற சேரி, ஒரு நிமிஷம் இரு கேக்கிறேன் ஏய் phone off ஏய், வராங்க இரு. கருமாந்தரம் புடிச்சது கைய வச்சிட்டு, கம்முனு இருக்க மாட்ட ஒரு அஹ் வந்துட்டாங்களா number சொல்லுடா கைய வச்சுட்டு, கம்முனு இருக்க மாட்டான் இந்த பையன் சொல்றா, சொல்றா

எத்~ எத்தன நிமிஷம் ஓடிருக்குது

ஆஹ் அப்பா இன்னும் ப~ தொண்டை தண்ணியே வத்தி போச்சுடா அப்பா ஏய் correct ஆ நீ சொல்லு. எத்தன நிமிஷம் ஓடுதுன்னு பதினாறு புள்ளி நாற்பத்தி இரண்டு, நாப்பத்தி மூணு, நாப்பத்தி நாலு, போயின்னிருக்குது ஆஹ் அப்டியே சொல்லிட்டே வா time முடிஞ்சுரும் ஆஹ் மயிர புடுங்குன்றான் சேரி சரவணா ஸ்டோர் போயிருக்கியா

போய், என்ன வாங்கியிருக்கிற அங்க போயிட்டு ஒண்ணு வாங்கல உம் சேரி beach க்கு போயிக்கியா

beach க்கு போய் ஒண்ணும் வாங்கி சாப்பிடல

ஏய் ஐய்யா வா~ வார்த்தான அது ஒரு flow ல வர்றதுதான்

கேக்கலயா off பண்ணிட்டியா மறு~ மறுபடியும் phone off பண்ணிட்டியா ஏய் break ஆயி break ஆயி கேக்குதுடா சிரிப்பா கேக்குது டேய், நீ என்னாடா நீ? இதுதான உனக்கு tab அ குடுக்கணும்ன்றது. பைத்தியம் waste சேரி கபடி யார் team நீ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

ஏய், அசிங்கமா இல்ல theater க்குலாம் போனதே இல்லையா இல்ல, நீ யாரு உ~இது எதுவுமில்ல நீ யாரு கூட, யார் கூடயாச்சும் கூட்டிட்டு போவ. நா, எனக்கே ticket ஏ ப~ எங்க area பசங்கதான் போடுவானுங்கோ அஹ் நீ அப்டி சிரிக்காத பயமா இருக்குது. சேரி swimming pool போயிருக்கியா

ஆஹ் போயிருக்கே சேரி என்ன பாத்த அங்க Queensland ல போயிட்டு மறந்துச்சு டேய் உனக்கு இங்கபாரு உன்ன நான் பதில் பேசி~ நான் பேசினா, நீ அங்க நீ போயிருக்கியா அப்படி, இப்படிலாம் கேட்கணும் மயிரு மாதிரி கேட்டுட்டு இருக்க டேய் டேய் ஏன்டா சேரி என்னடா குமரேசன், தப்புடா அசிங்கமால பேசாத. டேய் miss ஏதோ நோண்டின்னு இருக்காங்கடா computer ல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

அதெல்லா கேட்காது. full ஆ அடிச்சினுக்குது அடிச்சினுக்குதா

மஞ்சு லோகேஷ்லாம் என்ன பேசிப்பானுங்க மஞ்சு லோகேஷா என்னனா வீட்டுக்கு போன என்ன பண்ற சாப்பிட்டு, தூங்கிட்டிய ஏய் சச்சின்னு டா சச்சினே சச்சினே

ஏய் சச்சின்டா, நம்ம பையன் உ~ உன் பையனா? எப்ப கல்யாண ஆச்சு அய்யய்யோ அவன் class அ cut அடிச்சுட்டு வந்துட்டான்டா டேய் மச்சி ஏய் இன்னும் ஐம்~ இன்னும் கால் மணி நேரம்தான்டா. கேட்ட கேள்விக்கு பதில் எப்ப கல்யாண ஆயிச்சு உன் பையன்ற ஏய் அசிங்கமா பேசாத, கம்முனு இரு. டேய் யார் நானு அப்பப்பா டேய் எவ்ளோ ஏ யப்பா இன்னும் பத்து நிமிஷம்தான் இருக்குது, correct ஆ பத்து நிமிஷத்துல bell அடிச்சுருச்னா பத்து நிமிஷத்துல நாம போயிடுவ சரிடா தமிழ்ல எவ்வளவுடா mark கு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

english ல ஒரு இருவத்து எட்டு

science ல science ஓ தமிழ்ல சொல்லு ஓ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 டேய், அப்ப நீ accounts தானே கேக்கற நீ சொல்றீயா அப்ப correct ஆ ஐயையோஇதைய இப்பதான் கண்டுபிடிக்கிறியா டேய், மொக்க கதை டேய் அப்படி சிரிக்காதடா ஓஓ தப்பாக்குது பயமாருக்குதா யாருடா உள்ள சச்சின் ரா.

ப்பா போயிட்டு, போயிட்டு வர்றான். என்ன கதைனு தெரியலயே. ஏய் அந்த அக்கா வராத வரைக்கு நல்லது ஐயோ வந்து சிரிச்சுனே இருப்பாங்கடா அப்பா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

ஏய், இன்னும் ஒன்பது நிமிஷம்தான் இருக்குதப்பா

குமரேசன் முதல் தடவை வா~ பேசி, பேசி வாய் வலி வர வெச்சுருவிங்க போலருக்குது. அது சும்மா வெறுப்பாருக்கு உ~ உன் ஒரே ஒருத்தன், ஒருத்தன் கிட்ட பேசிட்டிருந்தா காண்டாகும் என்னா பண்றது

நம்மளை நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்திருக்காங்கன்னா நம்ம correct ஆ செஞ்சு~ அது miss கேட்டுதா ஆஹ் miss நம்ம நாமல நமாகிட்ட கேட்டு வருது இப்ப குமரன் திட்னா என்ன சொல்லுவாங்க டேய் கத்தாதடா clear ஆ இங்க வரைக்கும் கேட்குது அங்க கேக்காதடா

சேரி சொல்லு சொல்லு ஏதோ சொல்லவர்றே டேய் என்னா பண்றது நம்ம class பசங்க ஒரு ஒரு பேரா சொல்லு எதுக்கு இப்ப யார்றா உள்ள entry கொடுத்தது சச்சின்தான் சச்சின்தான் ஓ ஏ லோகநாயகி இப்ப ஏய் யாராச்சு வெளிய இருக்காங்களான்னு கேளுடா போய் கலாய்ச்சுட்டு இருப்பாங்க நம்பள வாண்டுவந்து போகுது லோகநாயகி என்ன தெரியலையே ஏய் என்னடா நான் என்னன்னா இந்த மஞ்சுவும், லோகேஷும் என்ன பேசி இருப்பாங்கன்னு நெனைகுறா. ஆஹா, நேத்து நாம படிச்ச மாதிரி பேசின மாதிரி இப்ப அவனுங்க பேசிட்டு இருந்திருப்பாங்களோ

நம்ம நேத்து பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருந்தோம்ல, இப்ப அவனும் அதே மாதிரி பேச போறானுங்கோ, பைத்தியம் ஆக போறானுங்கன்னுதான் அவன் சொல்லப் போறான். class ல பரப்பிட்டுருப்பான். நான் phone ல கூட இவ்ளோ இதுவா பேசுனதில்லையே இது உன் phone number ஏ என்கிட்ட இல்லையே பா பா பா காமெடி டா ஐயோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கே சொல்றா

அதெல்லா இருக்கும். அதெல்லாம் இருக்கும்.

அதெல்லா இருக்கும்டா

ஏன் tab ல போட்டு பார்க்க போறியா டேய் tab விட்டு வெளிய வந்தா பயமா இருக்குனு. அதான் கம்முனு உட்காரணும். அப்படியே கையில வச்சப்படியே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

இல்ல இல்ல இல்ல ஏனா miss காசு தருவாங்கோ

வாய் வலிக்கும் பேசிக்கிறோம் பைத்தியக்காரன் மாதிரி நாங்க ரெண்டு பேரும், கேளு இருக்குதுடா.

சத்தியமா ball ரா சேரி எடுத்துனு போயிடாத mercury ball red color ல இருக்குமே

அது இங்க இருக்குது சரி எடுத்துன்னு போயிடாத அஹ் உம் அவ்ளோதா

ஆறே நிமிஷம் ஏய் இப்ப இப்ப வேற bell அடிச்சிருவாங்கடா வெறுப்புடா போன உடனே தமிழ் miss இருப்பாங்க entry யே கொடுக்கக் கூடாது என்ன சொல்ற

ஆஹ் அடிச்சிடலாம் cut இப்புடியே ground ல இருக்கலா என்ன சொல்ற ஆஹ் சேரிடா சேரிடா okay டா okay டா இதோட அவனுங்க PT க்கு வரும்போது அப்டியே நம்ம wait பண்ணலா என்னா சொல்ற

அவனுங்க வருவானுங்க

இது oneA பசங்க கூட டேய் ஆமாண்டா போயிலாமா வா cricket விளையாடலா, அவங்க விளையாடுவானுங்க. டேய் வேன்டா அப்பா போட்டு கீட்டு விட்டாங்கன்னா, வெறுப்புடா ஏய் எவனும் பார்க்க மாட்டானுங்க. miss கிட்ட சொல்லிட்டே போயிடலா miss நடுவுலலாம் போ முடியாது PT க்கே போறோம் miss னு சொல்லிட்டு போயிடலாம்

டேய் இப்பதான்டா commerce ஏ முடியுது

ஏய் break இப்பதான் ஆரம்பிச்சது இன்னும் பத்து நிமிஷம் ஆகும்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 இன்ன ஆமாண்டா வருத்தப்படாதே என்னைவிட்டு பிரிய~ பிரியறத நெனச்சு டேய், யாரோ இரண்டு பேரா பேசிட்டு இருக்காங்கடா, யாரு லோகேஷ் பேசிருக்காரான ஆஹ் மஞ்சு

சேரி நம்ம school அ எப்படி முன்னேற்றம் பண்ணலாம் சொல்லு அஹ் அப்படியா எப்படி சொல்லு, நீ சொல்லு. இப்ப நீ schoolHM என்னா பண்ணுவ சொல்லு

சொல்றாப்பா யப்பா, ஏ பேசணுன்றாங்க சும்மா பேசிக்கின்னு இருப்போம் நாலு நிமிஷந்தான் இருக்குது ஏதாச்சும், கதை கிதை அடிச்சு விடுறா.